ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா yes yes கண்டிப்பா ஐயோ I am looking forward to see you all மா இந்த புது பா team எல்லாம் பாத்திட்டு எனக்கு நீங்க atleast பழைய team என்னோட குழந்தைகளை பாக்கிறதுக்கு ரொம்ப அசைய இருக்கு அந்த பசங்கட்டயே நா சொல்றனே

ஆஹ் on the way ல இல்லம்மா மா பொள்ளாச்சி return ல தான் பொள்ளாச்சி ஆமா return போற வழில அப்படியே பாத்துட்டு அப்டியே போலாம், அங்க தான் ஆழியார் டம் லாம் இருக்கு, see இதல்லாம் நம்ம நிறைய பாத்துருப்போம், but எனக்கு என்னன்னா main ஆ உங்க கூட வரணும்னு ஒரு ஆசை அவளோ தான் என்ன, ஒரு ஆசை அவளோ அத நம்ம பன்னீடலாம் sure sure இந்த நியாபகம் எப்பவுமே இருக்கணுமா அதுக்கு தான் ஆசை படுறன் okay அம்மாடி கலாய்ச்சிட்டிங்க நல்லா கலாய்ச்சிட்டிங்வேற கோ என்னென்ன திட்டுனிங்க பின்னாடி தான் தெரியும் நல்லா பின்னாடி தான் தெரியும் எங்களுக்கு என்னன்ன திட்டிங்க college முடிஞ்ச அப்புறம்

நீ தான front ல இருந்து தூங்கி வழிஞ்சது ரெண்டு தடவ class ல ஆஹ் ஆஹ் ஆமா ஆமா ஆமா அவங்களா வந்த உடனே தூங்குற type தான். நா அதான் ஜெசிந்தா னாலே நா அதான் correct ஆ அதுல எங்கயிருந்தாலும் identify பண்ணீடுவன் ஆமா ஆமா ஆமா ஆமா அந்தமாறி ஒரு இதுவா போயிட்டுஇருந்தது நல்ல ஜாலியா போயிட்டுஇருந்தது but ஆனா marks நீங்க நல்ல score பன்னீருந்திங்களே மா, இவ்ளோ தூரம் ஜாலியா இருந்துட்டு எனக்கே ஆச்சிரியமா போயிருச்சு

இல்ல இல்ல அதுதான் எனக்கு ஆச்சிரியமா இருந்தது எனக்கு நீங்க விளையாட்டு பிள்ளைங்களா இருந்திங்க இதுல ஜெசிந்தா வேற mark ninety eight ninety nine அந்த range ல தான் வாங்கியிருக்க்காஅவளாம் forty வாங்குவாளான்னு ஆச்சரியப்பட்டன் ninety eight வாங்கியிருக்க்கா ம் அவ படிப்பு நீயும்நல்லா படிச்ச nine ninety nine நீயும் அந்த range லதான் வாங்கிருந்த right very good அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல உங்க batch ல நல்ல ஒரு இதுவா இருந்துது அக்குவ நல்லா புரிஞ்சிக்கிட்டு but எனக்கு என்னன்னா அந்த line ல shine ஆயிருந்ததா நல்லாருந்துருக்கும்

அது புரியுது batch ல யாருமே CA போலையா ஒ அவங்க மட்டும் போயிருக்கங்களா சேரி சேரி முடிஞ்சிருச்சா contact ல இருக்கியா ஒ சேரிமா சேரிமா அவங்களையும் கேட்டதா சொல்லுங்க எனக்கு ஞாபகம் இல்ல அந்த பொண்ண ஆஹ் தெரியும் தெரியும் கண்ணாடி பெருசா மொட்ட கண்ணாடி படிப்ஸ் அது படிப்ஸ் தெரியும CA போதுனா சொல்லவேணாமா படிப்ஸா இல்லயானுட்டு உம் உம் oh oh சேரிசேரிசேரி சேர oh okay okay okay கேளும்மா கேட்டுட்டு சொல்லுங்க ஆஹ் super அவளையும் விட்டுருங்க okay அம்மா thank you ம thanks for your call thanks for your time கண்டிப்பாபே meeting பண்ணலாம் நியாபகம் வச்சதுக்கு ரொம்ப நன்றி, அஹ் okay வா சரி மா okay ம thank you ம bye அஹ் சொல்லுங்க மா thank you

ஆஹ் நல்லா இருக்கேன் மேரி நல்லா இருக்கீங்களா? ஆஹ் நல்லா இருக்கோம் வீட்லலா எப்படி இருக்காங்க? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க மேரி புத்தாண்டு எல்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு? புத்தாண்டு எல்லாம் மிக சிறப்பா போச்சு மிக சிறப்பா தொடங்கி இருக்கு.

உம்

புத்தாண்டுக்கு காலையிலே எல்லாரும் குளிச்சி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு பன்னண்டு மணி ஆயிடுச்சு.

அந்தக் கோயில்ல வேற நிறைய பூஜ இருந்தனால பயங்கர கூட்டம்.

அப்புறம் வந்து மறுபடியும் lunch ready பண்ணி சாப்டுட்டு

அப்புறம் evening இங்க ஒரு park இருக்கு park போயிட்டு வந்தோம் வந்துட்டு அப்புறம் dinner சாப்பிட்டு தூங்குனோம் புத்தாண்டு முடிஞ்சுச்சு. உம் பூங்காவுக்கு போயிட்டு இரவு உணவ முடிச்சுட்டு வந்துட்டீங்க.

இந்த ஆண்டு வருஷம் புத்தாண்டுல என்ன எல்லா நடக்கணும்னு சொல்லி நீங்க உறுதிமொழி எடுத்து இருக்கீங்க?

எப்படி சொல்றது ஹம் ஹம் என்ன சொல்றது இந்த ரெண்டு வருஷம் நான் வேலைக்கு போகல,

ஆஹ் இந்த வருஷத்துல கண்டிப்பா ஒரு வேலைக்கு போகணும்.

வேலை வேலைக் வேலைக்கு இணையா குடும்பத்தையும் பாத்துக்கணும் வேலையும் பாக்கணும், சம்பாரிக்கனும்னு முடிவு பண்ணி இருக்கே

கோவத்த கம்மி பண்ணனும்னு முடிவு பண்ணி இருக்கேன்.

அதிகப்படியான கோவமா இருக்கு இப்ப எல்லாம்

என்னோட மன அழுத்தத கம்மி பண்ணனும் கோவத்த கம்மி பண்ணனும்.

எப்பமே சிரிச்சிகிட்டே இருக்கணும்னுன்ற அளவுக்கு முடிவு பண்ணி இருக்கேன். உம் நல்லா ஒரு சிறப்பான ஒரு முடிவுதா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாய் நடக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி உங்களோட முடிவு உறுதிமொழி? என்னோட உறுதிமொழி இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு நிறைய புதுப்புது இடங்களுக்கு வந்து பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுல இருக்கேன். அப்புற நெறைய ஒரு புகைப்படக் கருவி ஒன்னு வாங்கிட்டு எங்கையாவது ஒரு ஹம் இரு இரு சக்கர வாகனம் ஒன்னு எடுத்துக்கிட்டு லடாக் இந்த மாதிரியான ஒரு இடங்களுக்கு வந்து போலாம் அப்டின்னுசொல்லி ஒரு திட்டமிடுதல் இருக்கு ஹம் தனியா இருசக்கர வாகனத்துல வந்து ஒரு யாருமே தொந்தரவு இல்லாம நம்மளா புடிச்ச இடத்துக்கு தனியா போய் பயணம் செஞ்சிட்டு புடிச்ச மாதிரி இருந்துட்டு வரலாம் அப்டின்னு சொல்லி ஒரு முடிவுல இருக்குறேன் தொண்ணூத்தி ஆறு படத்துல விஜய் சேதுபதி மாதிரி போகணும்னு நினைக்கிறீங்க

ஆஹ் அப்படித்தா உம் விஜய் சேதுபதின்றத விட எனக்கு முன்னாடி இருந்தே அப்ப கல்லூரி படிக்கும் போதே

அங்க வேலை செஞ்ச பணியாற்றின ஒரு விரிவுரையாளர் வந்து வருடத்திற்கு வந்து இந்த மாதிரி ஒரு பயணங்கள் எல்லாம் போயிட்டு வருவாரு. அப்ப போகும்போத எங்களுக்கெல்லாம் புகைப்படம் எல்லாம் வந்து ஒரு தடவ காட்டுனாரு இந்த மாதிரி இங்கெல்லாம் போயிட்டு வந்து இருக்கேன் பாரு அப்டின்னு சொல்லிட்டு காமிச்சாரு.

அப்புறம் சென்னை வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு வந்து நிறைய வந்து பயணம் புதுப்புது இடத்துக்குலாம் போறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும இப்ப சென்னைல பணி செஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் அங்கேருந்து ஹைதராபாத்துக்கு போகும்போது, அந்த ஹைதராபாத்துக்கு இப்போ புதுசா ஒரு இடத்துக்கு போகணும்னா நமக்கு வந்து எதோ photo புகைப்படம் எல்லாம் எடுக்கணு அப்டினு சொல்லி நம்ம மனசுல இருக்கும் இல்லையா?

ஆமா, அப்புறம் அங்க ஆந்திராவுல போயி நிறைய புகைப்படம்லாம் எடுத்து ஹைதராபாத் அதுக்கு அப்புறம் கருநூல் இந்த மாதிரி ஆந்திராவ சுத்தி இருக்குற பகுதிகளையும் ஒரு ரெண்டு மூணு இரண்டரை ஆண்டுகள் அங்கே கழிச்சிடுச்சு ஆந்திர ஆந்திராலயே அதுக்கு அப்புறம் திரும்பவும் சென்னை சென்னைக்கு வந்து கடற்கரைகள் அப்புறம் பூங்காக்கள் இந்த மாதிரி போகாத இடம் எதுமே கிடையாது அதன் பின்ன திரும்பி பெங்களூர் பெங்களூருக்கு ஒரு பயணம் கேரளாவுக்கு ஒரு பயணம் அப்படின்னு சொல்லி இந்த பயணங்கள் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாண்டிச்சேரியில வந்து ஒரு இரண்டு வாரங்கள் அங்க தன் தங்கியிருந்து பணிசெய்ற ஒரு வாய்ப்பு ஒன்னு வந்து கிடைச்சது அங்க இருக்குற தலைமை செயலகத்துல

என்னதான் நம்ம வந்து வாழ்க்கையில நிறைய காசு பணம் என்று சம்பாதிச்சு நம்ம இருந்தாலும் புதுசா ஒரு இடத்துக்கு வந்து நம்ம, ஒரு மனநிறைவோடு நம்ம வந்து மகிழ்ச்சியா வந்து வாழனும் நம்மளோட கவலை எல்லாம் மறக்கணும் அப்டி நினைச்சா நம்ம வந்து ஒரு பயணம் செஞ்சா மட்டும்தான் அது வந்து எப்பவுமே ஒரு வாய்ப்பா வந்து இருக்கும். இப்ப பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பறவைகளா இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகுது இல்லைங்க அது ஏன் வந்து போகுதுன்னா அதுகளுக்கு வந்து எப்படின்னா இப்ப மனிதனும் அப்படி தான் இப்ப இந்த தொழில்நுட்பம் வந்ததுக்கப்புறம் தான் விவசாயம்னு ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் ஒரே இடத்தில வந்து இருக்கணும்னு ஆரமிச்சான். அதுக்கு முன்னாடி மனித நாகரீகம் வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடி பாத்திங்கன்னா,

காட்டுக்குள்ளே இப்படி எல்லாம் சுத்தி அலஞ்சி திரிஞ்சி ஒரு மனிதர் தான் அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிர பரிணாம வளர்ச்சி பெறுறான் அந்த நடை பயணங்கள்னால, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போனது. கடைசியா நாப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் ஆஸ்திரேலியா பகுதியில கண்டத்துல போயி குடியேறுறான். இந்த உலகத்தோட ஒட்டு மொத்த சுற்றுச்சூழலலே ஆஸ்திரேலியா குடியேற்றத்தக்கு அப்புறம் தான் மாறிப்போகுது எல்லாமே. ஹம் இந்த மாறி அதனால எனக்குமே நிறைய வந்து அதுவும் நம்ம பயணம் செஞ்சு புதுசு புதுசா மக்களையும் பாக்குறோம். அதுவும் புதுசு புதுசா இடத்தை பார்க்கும்போது நம்ம மனசுலயும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலை வந்து ஏற்படுது. நீங்க கொடைக்கானல்ல எல்லாம். சுத்தி பார்த்து இருக்கீங்களா? ஹம் பார்த்திருக்கேன் எல்லா இடமும் பாத்தத இல்ல ஒரு சில இடங்கள உம் குறிப்பிடும்படியா உங்களுக்கு கொடைக்கானல் பகுதிகள்ல சுற்றிப் பாக்குறதுக்கு புடிச்ச இடம் என்ன மேரி?

வெறினி வெள்ளி நீர் வீழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புடிக்கும் அப்புறம் படகு சவாரி. படகு சவாரி இது எல்லாமே போவீங்க மன்னமனூர் பிளாவரை அந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் போயிருக்கீங்களா? ஊருக்கு நான் போனது இல்ல, ஆனா கேள்வி பட்டுருக்கேன். அந்த இடம் எல்லாம் நல்லா நல்லா இருக்கும் போகணும்னு நினைச்சு இருக்கேன் போனதில்லை. ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஏரியா தா திரைப்படங்கள்ள பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாடல் காட்சிகள் வந்து அந்த பகுதியில் இருந்துதான் எடுப்பாங்க. அதுல இந்த சீவலப்பேரி பாண்டினு ஒரு திரைபடம் இருக்கு பாத்துருகிங்களா? நெப்போலியனோட படம்.

உம் கிழக்கு சிவக்கையில கீரை அறுக்கையில அப்படின்னு ஒரு திரைப்பட பாடல் இருக்கு இல்லையா?

ஓ அந்த திரைப்படத்துல வந்து பெரும்பாலும் அந்தப் பகுதிகள்ள தான் காட்சிகள் எல்லாமே எடுத்து இருப்பாங்க. அப்பறம் அங்கன்ங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆடுகள் பண்ணை வந்து இருக்கு. பார்த்தீங்கன்னா, நிறைய செம்மறியாடு ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இருக்கு மேல மத்திய அரசாங்க அது பாத்தீங்கள அங்க நிறைய வகை வகையான ஆடுகள் எல்லாமே அங்கே இருக்கும் செம்மறி ஆடுகள் வந்து வச்சிருக்காங்க அங்க எல்லாமே அந்தப் பகுதியிலேயே வெளிநாட்டுல இருக்க அயர்லாந்து இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி சரி. உம் ஒரு ஆங்கில மெல் கிப்சன்அப்டின்னு ஒரு ஒரு திரைப்பட இயக்குனர் வந்து இருக்காரு அவரு ஒரு பெரிய உலகப் புகழ் பெற்ற ஒரு நடிகர்தா மெல் கிப்சன் அவரோட பேரு

எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு திரைப்படம் தான் அந்த brave heart என்ற ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட அதோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா

அயர்லாந்துன்ற ஒரு நாடு இருக்கு இன்னொரு இடத்துல வந்து இங்கிலாந்து லண்டன் அப்படின்னு சொல்லி இரண்டு இடங்கள் வந்து இருக்கும். அங்க, அப்போ அயர்லாந்துனு இந்த லண்டன்ல இருக்கவங்க இருவருமே ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து இப்போ நம்ம ஊருல சேரநாடு கொலை நடந்ததுல அப்போ எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டுக்குவாங்க அவங்க எல்லாமே, அப்ப வந்து இந்த போருக்காக வந்து இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகிடும்ன அப்ப அந்த கதாநாயகன் வந்து ரொம்ப சின்ன வயசா வந்து இருப்பா இருப்பாங்க கதாநாயகன். அப்போ வந்து கதாநாயகனோட அப்பா வந்து போருக்கு போய் எங்க போயிருவாருணா அவரு வந்து இறந்து போயிடுவாரு.

அப்போ இவனோட நாயகனோட அம்மாவும் வந்து இறந்து போயிருவாங்க. ஏன்னா, சின்ன வயசுல நாயகன் இறக்கும்போதே அவங்க வந்து இறந்து போய்டுவாங்க.

சின்ன குழந்தை வந்து ஒரு நான்கு ஆறு வயது இருக்கும ஹம் நாயகன் ஓட வயது பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வயதாக இருக்கும் ஏழுல இருந்து எட்டு வயது நாயகியோட வயசு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வயதா இருக்கும்

அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நாயகன் வந்து இவர் சொன்ன சின்ன வயச இருக்கனால நாயகன் ஓட மாமா வந்து தனியா வேற ஒ. ரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிருவாங்க நாயகனா கிட்டத்தட்ட அப்படியே வருடங்கள் வந்து கலைஞ்சி போயிடும் ஒரு இருபத்தஞ்சி வருடம் கழித்து நான் வந்து நாயகன் திருப்பி அதே ஊருக்கு வந்து திரும்பி வருவாரு

அதே ஊருக்கு திரும்பி வரும்போது என்ன நடக்கும்ன ஹம் இவருக்கு வந்து அந்த நாயகியோட நினைப்பாவே தான் இருப்பாரு நாயகன். அந் எப்ப எடுத்தாலும் அந்த ரோஜா பூவையும் அந்த சின்ன kerchief கைக்குட்டையும் வச்சுக்கிட்டே இருப்பாரு கூடையுமே,

லண்டன் வந்து புடிச்சி இருப்பாங்க எல்லாமே அப்ப அதனால அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் ரொம்ப அடிமை முறையாக வந்து நடத்துவாங்க. அப்ப இவரு வரும் வந்ததுமே என்ன நடக்கும்னா கதாநாயகன் வந்ததுமே என்ன நடக்கும்னா, ஹம் இங்க எல்லாமே ரொம்ப வேலையா செஞ்சு கிட்டு ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். அப்பதான் நாயகனோட வந்து entry ஒன்னு நடக்கும் அந்த உள்ள வரும்போது எப்டினா நாயகியும் ரொம்ப பெருசா ஆகிடுவாங்க நாயகனும் ரொம்ப பெருசா ஆகிடுவாங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் வந்து சந்திக்கும் போது ஒரு பாடல் ஒன்று ஒன்னு வந்து பார் பாருங்க. அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பொதுவா ஆங்கில படம் அப்படின்னாலே. நிறைய காம காட்சிகள் வந்து நிறைய இருக்கும் அப்படி என்ற ஒரு மனநிலை தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் எதுவுமே இல்லாம அவங்களுக்குள்ளயும் ஒரு உணர்வுகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பா தெளிவா வந்து காமிச்சி இருப்பாங்க அந்த படம் இறுதியாக வந்து, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க வீட்டை எதிர்த்து நாயகனும் நாயகியும் வந்து முதல் இதுலையே வந்து கல்யாணம் வந்து பண்ணிப்பாங்க அப்ப வந்து அந்த ஊர்ல வந்து என்ன ஒரு நடைமுறை இருக்கும்னா அந்த ஊர்ல இருக்க கன்னிப்பெண்கள் எல்லாமே, திருமண பண்ணனும்னா அந்த ஊரு ராஜாவ வந்து ஒரு தடவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இன்னொருத்தன் வந்து கல்யாணம் வந்து பண்ணனும், அப்படின்னு சொல்லி ஒரு சட்டங்கள் வந்து வச்சிருப்பாங்க அப்ப,

இந்த இப்ப நாயகனும் நாயகியும் தெரியாமல் போய் இந்த சட்டத்துக்கு தெரியாம வந்து கல்யாணம் வந்து பண்ணிப்பாங்க இது அப்படியே கண்டுபிடித்து என்ன பண்ணுவாங்கன்னா முதல் பகுதி வரும். வரும்போதே கதாநாயகியை வந்து கொன்னுடுவாங்க.

அவங்களுக்கு சாட்சியாய் இருக்கிறது வந்து அந்த கைக்குட்டையுமே அந்த ரோஜா பூ தான் இப்ப கதாநாயகியோட கைல வந்து இருக்கும். அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இவ தப்பிச்சு வேற பக்கம் மக்கள் எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு வந்து இந்த போர்வீரர்கள் எல்லாம் இது பண்றதுக்கு முன்னாடியே இந்த வந்து கதாநாயகியா வந்து ஒரு கம்பத்துல கட்டி வச்சு அவளோட கழுத்த வந்து அறுத்து அப்படியே கொலை பண்ணிடுவாங்க. அப்ப கொலை பண்ணும் போது கடைசியா இந்த kerchief யையும் அந்த ரோஜா பூ இருவத்தியஞ்சி வருஷம் கழிச்சி இவங்க எப்படி சந்திச்சிபாங்கன்னா கதாநாயகிய வந்து பார்த்ததுமே கதாநாயகன் வந்து கண்டுபிடிச்சுருவாரு. கண்டுபிடிச்சிட்டே ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த கதாநாயகிய அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது கோபப்பட்டுரும். கோபப்படும் போது தான் அது வந்து ரொம்ப திட்டும் போது தான் இந்த கைகுட்டையுமே அந்த ரோஜா பூவையும் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாரி ஒரு காதல் வந்து சொல்லுவாங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு தெரியாம night night meet சந்திச்சிட்டு இருப்பாங்க. அதை பொண்ணோட அப்பாவுக்கு வந்து பிடிக்காது அந்த ஒரு விஷயம் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை விட்டு தெரியாம இரண்டு பேரும் ஓடிப்போய் திருமணம் வந்து பண்ணிட்டு வந்துருவாங்க. இந்த திருமணம் வந்து பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம என்ன ஆகும்னா இந்த பண்ண,

அப்ப இருந்து நா போக மாட்டேன். னு சொன்னதுமே நீ போய் பக்கத்தில இருக்குற மக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி கூட்டிட்டு வானு கதா

hero கதாநாயகன் ஒரு வழியில போவாங்க. கதாநாயகி ஒரு வழியில போவாங்க. கதாநாயகி போயி correct டா வில்லன்கள் கிட்ட வந்து சிக்கிக்குவாங்க மாட்டிப்பாங்க.

அதுக்கு அப்புறம் கதாநாயகன் வந்து ஒரு அவதாரம் எடுத்து எல்லாத்தையும் பலி வாங்குவாரு இறுதி காட்சில வந்து கதாநாயகியே கொன்றுவாங்க அதுக்கப்புறம் கதை வந்து ஆரம்பிக்கும் பாருங்க சும்மா இப்படி ஒரு திரைப்படமா இருக்கும் அவ்வளவு ஒரு அழகா வந்து அந்த சண்டை காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பழைய காலத்துல எப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுல நாயகனும் நாயகியும் அவங்க ரெண்டு பேரோட பகுதிகள்ள அந்த குழந்தையிலிருந்து அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறா இத இருக்கட்டும் அவ்வளவு ஒரு அருமையான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ஆஸ்க்கர் award வாங்கி இருக்கு அந்த படம் பாத்தீங்கன்னா, படத்தோட பெயர் என்ன சொன்னீங்க? brave heart படத்தோட பேர் வந்து brave heart. part

அப்படின்னா தைரியமான இதயம் அப்படின்னு அர்த்தம் அது படம் வந்து ரொம்ப பிடிக்கும் இப்ப அந்த மெல் கிப்சன்னோட இன்னொரு திரைப்படம் ஒன்னு வந்து இருக்கு அபோகலிப்டோ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பட்டு இருக்கீங்களா? அபோகலிப்டோ அப்படின்னு,

இந்த படம் வந்து பாருங்க கண்டிப்பா எல்லாருமே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் தான் கிட்டத்தட்ட ஒரு இப்ப நாகரிகம் மலர்ந்த மக்களும் காட்டுக்குள்ள இருந்த வாழ்ந்த மக்களும் எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த

பார்த்து மிரண்டு போன திரைப்படங்கள் இது எல்லாமே இப்படி எல்லாமே நம்ம வந்து படங்கள் எல்லாமே அந்த வெளிநாட்டு உலகத்துல வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நம்ம எல்லாம் பாத்துக்கிட்டே இப்ப இந்தியாவுல பாத்தீங்கன்னா hero எடுத்த heroine கதாநாயகியோட ஒரு பாட்டு காட்சி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அங்க இங்கன்னு இதையே பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து சலிச்சு போயிடுச்சு. அப்படியே நம்ப முடிய மாட்டேங்குது உம் அதே மாதிரி தான் கொரியன் திரைப்படமும் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும் அவங்களோட திரில்லர் திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ரொம்ப அடுத்தது என்ன நடக்கும்னு இப்ப தமிழ்ல ராட்சசன் திரைப்படம் வந்தது பார்த்தீங்களா?

ராட்சசன்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு பாத்திருக்கீங்களா?

உம் அந்த படத்துல சின்ன வயசு கிறிஸ்டோப்பார ஒருத்தரு வருவாரு தெரியுமா? முதல் முதல் கிறிஸ்டோபர் சின்ன வயசு

அவர் வந்து என்னுடை நண்பர். உம் சின்ன வயசு கிறிஸ்டோபர்.

இந்த பள்ளி பருவத்தில் எல்லோரும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்தப் பள்ளி கொடைக்கானல்ல உள்ள பள்ளிதான ஆமாம் கொடைக்கானல்ல இருக்கிற கோடை school லதா எடுத்து இருப்பாங்க கொடைக்கானல்ல இருக்குற பள்ளிலதா எடுத்திருப்பாங்க. இப்ப அந்த அதுல நடிச்சது பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் தான் நடிச்சிருக்காரு அந்த திரைப்படத்துல,

ஆமா அந்த சின்ன வயசு கிறிஸ்டோபர் வந்து என்னுடைய நண்பர் ஓ அப்படிங்கள நாங்கள் இருவரும் சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒன்றாக பணியாற்றுகிறோம் நாங்கள் இருவரும்

அதுக்கப்புறம் அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே எனக்கு இதுல வந்து விருப்பம் கிடையாது அப்டின்னு சொல்லிட்டு நேத்து கூட நேத்து night கூட எனக்கு பேசினார கொடைக்கானலுக்கு வந்து